சி மற்றும் C ல் பாயிண்டர்ஸ் குறித்த ஸ்போகன் டுடோரியலுக்கு நல்வரவு இந்த டுடோரியலில் நாம் கற்கபோவது பாயிண்டர்ஸ்
பாயிண்டர்ஸ் ஐ உருவாக்குவது
பாயிண்டர்ஸ் மீதான செயல்பாடுகள்
இதை ஒரு உதாரணத்தின் உதவியுடன் செய்யலாம் இந்த டுடோரியலை பதிவு செய்ய நான் பயன்படுத்துவது உபுண்டு இயங்கு தளம் பதிப்பு 1110 ஜிசிசி மற்றும் g கம்பைலர் பதிப்பு 461 பாயிண்டர்ஸ் க்கான அறிமுகத்துடன் ஆரம்பிக்கலாம் பாயிண்டர்ஸ்
மெமரி ல் இடங்களை சுட்டிக்காட்டுகிறது
பாயிண்டர்ஸ்
மெமரி அட்ரெஸ் ஐ சேமிக்கிறது
அந்த அட்ரெஸ் ல் சேமிக்கப்பட்ட மதிப்பையும் இது தருகிறது
இப்போது பாயிண்டர்ஸ் க்கான ஒரு உதாரணத்தைப் பார்ப்போம் நம் பைல் பெயர் pointers democ என்பதை கவனிக்கவும் இப்போது கோடு க்கு செல்வோம் இது நம் ஹெடர் பைல் stdioஹ் இது நம் மெயின் பங்ஷன் இங்கே லாங் இன்டிஜர் நும் ஐ
மதிப்பு 10 க்கு அசைன் செய்துள்ளோம் பின் ஒரு பாயிண்டர் பிடிஆர் ஐ டிக்ளேர் செய்துள்ளோம்
ஒரு பாயிண்டர் ஐ டிக்ளேர் செய்ய நட்சத்திர குறி பயன்படுகிறது
இந்த பாயிண்டர்
டைப் லாங் இன்ட் க்கு சுட்டிக்காட்டப்படலாம்
பிரின்ட்ஃப் ஸ்டேட்மெண்ட் ல் ஆம்பர்சாண்ட்
வேரியபிள் ன் மெமரி அட்ரெஸ் ஐ பெற பயன்படுகிறது
எனவே ஆம்பர்சாண்ட் நும்
நும் ன் மெமரி ஏடிடிஆர் இஎஸ்எஸ் ஐ கொடுக்கும்
இந்த ஸ்டேட்மெண்ட்
வேரியபிள் நும் ன் அட்ரெஸ் ஐ அச்சடிக்கும்
இங்கே பிடிஆர்
நும் ன் அட்ரெஸ் ஐ சேமிக்கிறது
இந்த ஸ்டேட்மெண்ட்
பிடிஆர் ன் அட்ரெஸ் ஐ அச்சடிக்கும்
சிசியோஃப் பங்ஷன்
பிடிஆர் ன் அளவைக் கொடுக்கும்
இது பிடிஆர் ன் மதிப்பைக் கொடுக்கும்
இது நும் ன் மெமரி அட்ரெஸ்
இங்கே அஸ்டெரிஸ்க் பிடிஆர்
அட்ரெஸ் ன் மதிப்பைக் கொடுக்கும்
எனவே அஸ்டெரிஸ்க் ஐ பயன்படுத்துவது மெமரி அட்ரெஸ் ஐ கொடுக்காது
அதற்கு பதிலாக இது மதிப்பைக் கொடுக்கும்
லாங் இன்ட் க்கான பார்மேட் ஸ்பெசிஃபையர்
இப்போது புரோகிராம் ஐ இயக்குவோம் Ctrl Alt மற்றும் ட் விசைகளை ஒருசேர அழுத்துவதன் மூலம் டெர்மினல் விண்டோ ஐ திறப்போம் கம்பைல் செய்ய டைப் செய்க ஜிசிசி ஸ்பேஸ் பாயிண்டர்ஸ் அண்டர்ஸ்கோர் டெமோ டாட் சி ஸ்பேஸ் ஹைபன் ஒ ஸ்பேஸ் பாயிண்ட் Enter ஐ அழுத்துக டைப் செய்க டாட் ஸ்லாஷ் பாயிண்ட்
Enter ஐ அழுத்துக வெளியீடு காட்டப்படுகிறது நும் அட்ரெஸ் உம் பிடிஆர் மதிப்பும் ஒன்றே என காண்க
நும் ன் மெமரி அட்ரெஸ் உம் பிடிஆர் உம் ஒன்றல்ல
பின் பாயிண்டர் ன் அளவு 8 பைட்ஸ்
பிடிஆர் ஆல் சுட்டிக்காட்டப்படும் மதிப்பு 10
அது நும் க்கு அசைன் செய்யப்பட்டது இப்போது அதே புரோகிராம் ஐ C ல் காண்போம்
பைல் பெயர் பாயிண்டர் அண்டர்ஸ்கோர் demoசிபிபி என காண்க இங்கே சில மாற்றங்கள் உள்ளன
ஹெடர் பைல் அயோஸ்ட்ரீம் பின் ஸ்ட்ட் நேம்ஸ்பேஸ் ஐ பயன்படுத்துகிறோம் பிரின்ட்ஃப் பங்ஷன் இடத்தில் கவுட் பங்ஷன் உள்ளது மற்றவை அனைத்தும் ஒன்றே புரோகிராம் ஐ இயக்குவோம்
நம் டெர்மினல் க்கு வருவோம்
கம்பைல் செய்ய டைப் செய்க g ஸ்பேஸ் pointers democpp ஸ்பேஸ் ஹைபன் ஒ ஸ்பேஸ் பாயிண்ட்1 Enter ஐ அழுத்துக டைப் செய்க டாட் ஸ்லாஷ் பாயிண்ட்1 Enter ஐ அழுத்துக வெளியீடு நம் சி புரோகிராம் ல் பெற்றது போன்றதே என காணலாம் இத்துடன் இந்த டுடோரியல் முடிகிறது
நம் ஸ்லைடு க்கு வருவோம் சுருங்க சொல்ல நாம் கற்றது பாயிண்டர் பற்றி
ஒரு பாயிண்டர் ஐ உருவாக்குவது
பாயிண்டர் மீதான செயல்பாடுகள்
பயிற்சியாக இந்த சி மற்றும் C புரோகிராம் ஐ எழுதுக ஒரு வேரியபிள் மற்றும் பாயிண்டர் ஐ டிக்ளேர் செய்க
வேரியபிள் ன் அட்ரெஸ் ஐ பாயிண்டர் ல் சேமிக்கவும்
பாயிண்டர் ன் மதிப்பை அச்சடிக்கவும்
கீழ்காணும் இணைப்பில் உள்ள காணொளியைக் காணவும் இது ஸ்போகன் டுடோரியல் திட்டத்தை சுருங்க சொல்கிறது உங்கள் இணைய இணைப்பு வேகமாக இல்லையெனில் தரவிறக்கி காணவும் ஸ்போகன் டுடோரியர் திட்டக்குழு ஸ்போகன் டுடோரியல்களை பயன்படுத்தி செய்முறை வகுப்புகள் நடத்துகிறது இணையத்தில் பரீட்சை எழுதி தேர்வோருக்கு சான்றிதழ்களும் அளிக்கிறது
மேலும் தகவல்களுக்கு contactspoken tutorialorg க்கு மின்னஞ்சல் எழுதவும்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
இந்த திட்டம் பற்றிய மேலதிக தகவல்கள் கீழுள்ள இணைப்பில் கிடைக்கும் இத்துடன் இந்த டுடோரியல் முடிகிறது